லிப்ரியாஃபிஸ் கால்க் இல் செல் களை கையாளுவது குறித்த டியூட்டோரியல் க்கு நல்வரவு
இதில் நாம் கற்கபோவது ஸ்ப்ரெட்ஷீட் இல் எண்கள் உரை எழுத்தில் எண்கள் தேதி மற்றும் நேரம் ஆகியவற்றை உள்ளிடுவது
உரையாடல் பெட்டி மூலம் செல் களை ஒழுங்கு செய்வது செல் கள் மற்றும் தாள்கள் நடுவில் உலாவுவது
வரிகள் பத்திகள் மற்றும் தாள்களில் உள்ள உருப்படிகளை தேர்ந்தெடுப்பது
இங்கு நாம் பயன்படுத்துவது உபுண்டு 1004 மற்றும் லிப்ரியாஃபிஸ் தொகுப்பு பதிப்பு 334 cellகளில் தரவை உள்ளிடுவதை முதலில் கற்போம்
நம் பெர்சனல் பைனான்ஸ் trackerஒட்ஸ் பைல் ஐ திறப்போம்
நீங்கள் எந்த செல் லிலும் அதில் சொடுக்கியபின் விசைப்பலகையால் உரையை உள்ளிடலாம்
முன்னிருப்பாக உரை இடது பக்கம் ஒழுங்கு செய்யப்படும்
தேவையானால் இதை பார்மேட்டிங் பார் இல் உள்ள அலிக்ன்மென்ட் கீற்றுகளில் எதையும் சொடுக்கி மாற்றிக்கொள்ளலாம்
இதை செயல் நீக்குவோம்
ஸ்ப்ரெட்ஷீட் இல் ஆ1 க்கான செல் இல் சொடுக்குவோம்
தேர்ந்தெடுத்த செல் முன்னிலைப்படுத்தப்பட்டதை காணலாம்
இங்கு ஏற்கெனெவே பத்தி தலைப்புகளை டைப் செய்து விட்டோம்
ஐட்டம்ஸ் என்ற தலைப்பின் கீழ் ஒன்றன் கீழ் ஒன்றாக சில உருப்படிகளின் பெயரை டைப் செய்வோம்
அவை சாலரி ஹவுஸ் ரென்ட் எலக்ட்ரிசிட்டி பில் போன் பில் லாண்ட்ரி மற்றும் மிஸ்செலேனியஸ்
ஒரு செல் இல் எண்ணை டைப் செய்ய அந்த செல் இல் சொடுக்கி எண்களை உள்ளிடவும்
ஒரு நெகேட்டிவ் எண்ணை உள்ளிட ஒரு கழித்தல் குறியை முன்னால் உள்ளிடலாம் அல்லது அதை அடைப்புக்குறிகளுக்குள் எழுதலாம்
முன்னிருப்பாக எண்கள் வலது ஒழுங்கு செய்யப்பட்டவை நெகேட்டிவ் எண்கள் முன் ஒரு கழித்தல் குறி இருக்கும்
மாற்றங்களை செயல் நீக்குவோம்
இப்போது ஸ்ன் என்று நம் பெர்சனல் பைனான்ஸ் trackerஒட்ஸ் ஸ்ப்ரெட்ஷீட் இல் சீரியல் நம்பர் தலைப்பின் கீழ் ஒவ்வொரு உருப்படிக்கும் ஒன்றன் கீழ் ஒன்றாக வரிசை எண்கள் வேண்டும்
ஆகவே ஆ2 ஐ குறிக்கும் செல்லில் சொடுக்கி எண்களை 123 என ஒன்றன் கீழ் ஒன்றாக உள்ளிடுவோம்
வரிசை எண்களை தானியங்கியாக உள்ளிட செல் A4இல் சொடுக்குவோம்
கீழே வலது பக்கம் ஒரு சிறிய கருப்பு பெட்டி காணப்படும்
அதை பிடித்து ஆ7 வரை இழுக்கவும்
பின் சொடுக்கி பட்டன் ஐ விட்டுவிடவும்
cellகள் ஆ5 முதல் ஆ7 வரை மீதி வரிசை எண்களால் நிரப்பப்படுவதை காணலாம்
உருப்படிகளின் வரிசை எண்களை உள்ளிட்ட பின் கோஸ்ட் தலைப்பின் கீழ் ஒவ்வொன்றின் விலையையும் உள்ளிடலாம்
சி3 ஐ குறிக்கும் செல் இல் சொடுக்கி ஹவுஸ் ரென்ட் இன் செலவை ரூப்பீஸ் 6000 என எழுதவும்
எண்ணுக்கு முன்னால் ரூபாய்க்கான சின்னம் வர என்ன செய்வது
சரி எலக்ட்ரிசிட்டி பில் க்கு ரூப்பீஸ் 800 என்று எழுத வேண்டும் என கொள்வோம்
செல் சி4 இல் வலது சொடுக்கு சொடுக்கி பின் பார்மேட் செல்ஸ் தேர்வில் சொடுக்கவும்
இது பார்மேட் செல்ஸ் உரையாடல் பெட்டியை திறக்கிறது
முதல் கீற்று நம்பர்ஸ்
அது ஏற்கெனெவே தேர்ந்து எடுக்கப்படவில்லை எனில் அதை சொடுக்குக
கேட்கரி இன் கீழ் நம்பர் பெர்சென்ட் கரன்சி டேட் டைம் மற்றும் பல வகைகளை காணலாம்
அதில் கரன்சி ஐ தேர்ந்தெடுக்கலாம்
பார்மேட் தேர்வில் கீழ் அம்புக்குறியை சொடுக்கவும்
இது உலகில் உள்ள பல்வேறு கரன்சி சின்னங்களை காட்டுகிறது
நாம் மேலே ஸ்க்ரோல் செய்து ஐஎன்ஆர் ரூப்பீஸ் இங்கிலிஷ் இந்தியா என தேர்வு செய்வோம்
முன்னிருப்பாக ரூப்பி 1234 தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கும்
வலது பக்கத்தில் ஓரிடத்தில் அதன் முன் தோற்றத்தை காணலாம்
தேர்வுகளின் கீழ் எத்தனை தசம இடங்கள் வேண்டும் முன்னால் எத்தனை பூஜ்யங்கள் இருக்கலாம் என்று தேர்ந்தெடுக்கலாம்
மேலும் மேலும் பூஜ்யங்களை சேர்க்க ஒழுங்கில்
ரூப்பீஸ் 1234 டெசிமல் செரோ செரோ என்று மாறி இரண்டு தசாம்ச பாங்கை காட்டுகிறது
முன் பார்வை இடத்தில் இந்த மாறுதல்களை காணலாம்
ஒவ்வொரு ஆயிரத்தையும் பிரிக்க காற்புள்ளியை சேர்க்க தூசண்ட்ஸ் செப்பரேட்டர் பெட்டியில் சொடுக்கவும்
முன்பார்வை இடத்தில் மாற்றத்தை காணலாம்
பான்ட் கீற்றில் சொடுக்கி எழுத்துருக்களையும் மாற்றலாம்
அங்கே பல்வேறு தேர்வுகள் உள்ளன எழுத்துரு அதன் வகை மற்றும் அளவு
பான்ட் எஃபெக்ட்ஸ் மற்றும் மற்ற கீற்றுக்களை சோதித்து அவை என்ன செய்கின்றன என்று மேலும் கற்கவும்
அலிக்ன்மென்ட் பற்றி இன்னொரு டியூட்டோரியல் இல் கற்போம்
ஒக் மீது சொடுக்குவோம்
நாம் 800 என டைப் செய்து Enter செய்வோம்
800 என்ற எண் ரூப்பீஸ் 800 என்று 2 தசாம்ச இடங்களுடன் தோன்றுவதை காணலாம்
இப்போது செல் கள் சி5 முதல் சி7 வரை தேர்ந்தெடுக்கலாம்
CTRL விசையை அழுத்திக்கொண்டு செல் ஜி2 ஐயும் கூட தேர்ந்தெடுப்போம்
தேர்ந்தெடுத்த எல்லா செல் களும் முன்னிலையாகி உள்ளதை காணலாம்
முன்னிலையாகி உள்ள எந்த செல்லிலும் வலது சொடுக்கி பார்மேட் செல்ஸ் ஐ தேர்ந்தெடுப்போம்
முன் போலவே தேர்வுகளை அமைத்து ஒக் இல் சொடுக்கலாம்
இப்போது நாம் மற்ற செலவினங்களை ஒன்றன் கீழ் ஒன்றாக டைப் செய்யலாம்
ரூப்பீஸ் 600 போன் பில் க்கு ரூப்பீஸ் 300 லாண்ட்ரி கட்டணத்துக்கு மற்றும் ரூப்பீஸ் 2000 மிஸ்செலேனியஸ் செலவாக
அக்கவுண்ட்ஸ் தலைப்பில் நாம் மாத சம்பளமாக ரூப்பீஸ் 30000 என எழுதுவோம்
கால்க் இல் தேதியை உள்ளிட செல் ஐ தேர்ந்தெடுத்து தேதியை டைப் செய்க
நீங்கள் தேதியின் பாகங்களை முன் சாய் கோடு அல்லது ஹைபன் ஆல் பிரிக்கலாம்
அல்லது 10 ஆக்டோபர் 2011 என உரையாகவும் எழுதலாம்
கால்க் பல தேதி ஒழுங்குகளை உணர்ந்து கொள்கிறது
மாறாக நாம் செல்லில் வலது சொடுக்கி பார்மேட் செல்ஸ் தேர்வை செய்யலாம்
கேட்கரி ன் கீழ் டேட் தேர்வு செய்யவும்
மற்றும் பார்மேட் இன் கீழ் தேவையான ஒழுங்கை தேர்ந்தெடுக்கவும்
நான் 12 31 1999 என் தேர்வு செய்கிறேன்
முன்பார்வை களத்தில் எப்படி இருக்கிறது என காண்போம்
மேலும் ஒழுங்கு குறியீடு கீழே ம் டிடி மற்றும் ய்யி என காட்டப்படுகிறது
தேவையானபடி இதை மாற்றிக்கொள்ளலாம்
நான் டிடி ம் மற்றும் ய்யி என டைப் செய்கிறேன்
முன்பார்வை களத்தில் மாற்றத்தை கண்டு பின் ஒக்
ஐ சொடுக்குவோம்
கால்க் இல் நேரத்தை உள்ளிட செல் ஐ சொடுக்கி நேரத்தை டைப் செய்யவும்
நீங்கள் நேரத்தின் பாகங்களை கோலோன் களால் பிரிக்கலாம்
உதாரணமாக 10 கோலோன் 43 கோலோன் 20
மாறாக நாம் செல்லில் வலது சொடுக்கி பார்மேட் செல்ஸ் தேர்வை செய்யலாம்
கேட்கரி ன் கீழ் டைம் தேர்வு செய்யவும்
மற்றும் பார்மேட் இன் கீழ் தேவையான ஒழுங்கை தேர்ந்தெடுக்கவும்
நான் 13 37 46
என தேர்வு செய்கிறேன்
முன்பார்வை களத்தில் எப்படி இருக்கிறது என காணலாம்
கீழே HHMMSS என காட்டப்படுகிறது
தேவையானபடி இதை மாற்றிக்கொள்ளலாம்
நான் HHMM என டைப் செய்கிறேன்
முன்பார்வை இடத்தில் மாற்றங்களை காணுங்கள்
ஒக் மீது சொடுக்கவும்
மாற்றங்களை செயல் நீக்குவோம்
உரை எண்கள் மற்றும் தேதிகளை கால்க் இல் எழுத கற்றோம்
இப்போது ஸ்ப்ரெட்ஷீட் க்குள் செல் இலிருந்து இன்னொரு செல் மற்றும் தாளிலிருந்து தாளுக்கு உலாவுவதை காணலாம்
முதலில் ஸ்ப்ரெட்ஷீட் க்குள் செல் இலிருந்து இன்னொரு செல் க்கு போவதை காணலாம்
நீங்கள் ஒரு குறிப்பிட்ட செல் ஐ சொடுக்குவதன் மூலம் அதற்குள் போகலாம்
நீங்கள் அந்த செல் முன்னிலைப்படுத்தப்பட்டதை காணலாம்
ஒரு குறிப்பிட்ட செல் ஐ அணுக இன்னொரு வழி அதன் குறிப்பை கொண்டு
நேம் பாக்ஸ் க்கு வலது பக்கம் இருக்கும் சிறு கருப்பு அம்புக்குறியை சொடுக்கவும்
இப்போது நீங்கள் போக நினைக்கும் செல்லுக்கான குறிப்பை டைப் செய்து Enter செய்யவும்
நீங்கள் நேம் பாக்ஸ் இலும் சொடுக்கலாம்
இருக்கும் செல்லுக்கான குறிப்பை நீக்கிவிட்டு போக நினைக்கும் செல்லுக்கான குறிப்பை டைப் செய்து Enter செய்யவும்
ஸ்ப்ரெட்ஷீட் இல் செல் களுக்கு நடுவே உலாவுவதை பார்க்கலாம்
உலாவலில் முதல் வழி கர்சர் ஐ பயன்படுத்துதல்
கர்சர் இன் குவிப்பை மாற்ற அதை குவிப்பு இருக்க வேண்டிய செல் க்கு நகர்த்தி இடது சொடுக்கி பட்டன் ஐ அழுத்தவும்
இது குவிப்பை புதிய செல் க்கு கொண்டுபோகும்
இது இரண்டு செல் கள் அதிக தூரத்தில் உள்ளபோது மிகவும் பயனாகும்
செல் கள் நடுவில் உலாவ இன்னொரு வழி tab விசையை அழுத்த குவிப்பு அந்த வரியின் அடுத்த செல் க்கு போகும்
Shift tab ஐ அழுத்த குவிப்பு அந்த வரியின் முந்தைய செல் க்கு போகும்
Enter ஐ அழுத்த குவிப்பு அந்த பத்தியின் அடுத்த செல் க்கு போகும்
Shift Enter ஐ அழுத்த குவிப்பு அந்த பத்தியின் முந்தைய செல் க்கு போகும்
அடுத்து கால்க் இல் ஸ்ப்ரெட்ஷீட் களின் தாள்களுக்கு இடையே விசைப்பலகை மூலம் உலாவுவதை பார்க்கலாம்
செயலில் உள்ள ஷீட் க்கு அடுத்த வலது பக்க ஷீட் க்கு போகControl பேஜ் டவுன் ஐ அழுத்துக
செயலில் உள்ள ஷீட் க்கு அடுத்த இடது பக்க ஷீட் க்கு போகControl பேஜ் உப் ஐ அழுத்துக
நsheet கள் நடுவே கர்சர் பயன்படுத்தியும் உலாவலாம்
மேலும் விவரங்கள் வொர்க்கிங் வித் ஷீட்ஸ் டியூட்டோரியல் இல் உள்ளன
அதிக அளவில் ஷீட் களை உருவாக்கியிருந்தால் சில ஷீட் கீற்றுகள் திரையின் கீழுள்ள கிடைமட்ட ஸ்க்ரோல் பார் இல் மறைக்கப்பட்டு இருக்கலாம்
அவற்றை ஷீட் கீற்றுகளின் கீழ் இடது பக்கம் உள்ள நான்கு பட்டன் களால் காண முடியும்
மாற்றங்களை செயல் நீக்குவோம்
தொடர்ந்து சில cellகளை கர்சர் ஆல் தேர்வு செய்ய முதலில் ஒரு செல் இல் சொடுக்குவோம்
இடது சொடுக்கி பட்டன் ஐ அழுத்தி பிடிக்கவும்
கர்சர் ஐ திரையில் நகர்த்தி தேவையான செல் களின் தொகுதி முன்னிலை படுத்தப்பட்ட பின் இடது சொடுக்கி பட்டன் ஐ விட்டுவிடவும்
தேந்தெடுத்த செல் கள் முன்னிலை படுத்தப்பட்டு இருக்கும்
ஒன்றுக்கு மேற்பட்ட அடுத்தடுத்துள்ள பத்திகளையோ வரிகளையோ தேர்ந்தெடுக்க நினைத்தால் அந்த குழுவில் முதல் பத்தி அல்லது வரியில் சொடுக்கவும்
Shift விசையை அழுத்தி பிடிக்கவும்
அந்த குழுவில் கடைசி பத்தி அல்லது வரியில் சொடுக்கவும்
ஒன்றுக்கு மேற்பட்ட அடுத்தடுத்து இல்லாத பத்திகளையோ வரிகளையோ தேர்ந்தெடுக்க நினைத்தால் அந்த குழுவில் முதல் பத்தி அல்லது வரியில் சொடுக்கவும்
இப்போது கன்ட்ரோல் விசையை அழுத்தி பிடிக்கவும்
கன்ட்ரோல் விசையை அழுத்தியவாறே தேவையான பத்திகள் அல்லது வரிகளை சொடுக்கவும்
ஒன்றுக்கு மேற்பட்ட அடுத்தடுத்துள்ள ஷீட் களை தேர்ந்தெடுக்க நினைத்தால் ஷீட் கீற்றில் தேவையான முதல் ஷீட் இல் சொடுக்கவும்
இப்போது தேவையான கடைசி ஷீட் க்கு கர்சர் ஐ நகர்த்தவும்
Shift விசையை அழுத்தி பிடித்து ஷீட் கீற்றில் சொடுக்கவும்
இந்த இரு ஷீட் களுக்குள் உள்ள எல்லா கீற்றுகளும் வெள்ளையாக ஆகிவிடும்
அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்டுவிடும்
இப்போது செய்யும் செயல் தேர்ந்தெடுத்த எல்லா ஷீட் களிலும் செயலாகும்
ஒன்றுக்கு மேற்பட்ட அடுத்தடுத்து இல்லாத ஷீட் களை தேர்ந்தெடுக்க தேவையான முதல் ஷீட் இல் சொடுக்கவும்
கர்சர் ஐ மூன்றாம் ஷீட் க்கு நகர்த்தவும்
கன்ட்ரோல் விசையை அழுத்தி பிடித்து ஷீட் கீற்றில் சொடுக்கவும்
தேர்ந்தெடுத்த sheetகள் வெள்ளையாகிவிடும்
இப்போது செய்யும் செயல்கள் தேர்ந்தெடுத்த ஷீட் களில் செயலாகும்
லிப்ரியாஃபிஸ் கால்க் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் இத்துடன் நிறைவடைகிறது
சுருங்கச்சொல்ல நாம் கற்றது கால்க் இல் எண்கள் உரை எழுத்தில் எண்கள் தேதி மற்றும் நேரம் ஆகியவற்றை உள்ளிடுவது
உரையாடல் பெட்டி மூலம் செல் களை ஒழுங்கு செய்வது
செல் கள் மற்றும் ஷீட் கள் இடைவில் உலாவுவது வரிகள் பத்திகள் மற்றும் ஷீட் களில் உருப்படியை தேர்ந்தெடுப்பது முழுமையான பயிற்சி ஸ்ப்ரெட்ஷீட் practiceஒட்ஸ் ஐ திறக்கவும்
சீரியல் நம்பர்ஸ் இன் கீழ் 1 முதல் 5 வரை ஒன்றன் கீழ் ஒன்றாக டைப் செய்யவும்
விசைகள் மூலம் செல் களுக்கு இடையே நகரவும்
சீரியல் நம்பர் கீழே உள்ளவற்றை தேர்ந்தெடுக்கவும்
தேதி மற்றும் நேரத்துக்கு ஒரு பத்தியை உருவாக்கவும்
பார்மேட் செல்ஸ் உரையாடல் பெட்டி மூலம் அவற்றில் சில தரவை உள்ளிடவும்
கீழ் வரும் தொடுப்பில் உள்ள விடியோவை காணவும்
இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் புரொஜெக்ட் ஐ சுருக்கமாக சொல்லுகிறது
இணைப்பு வேகமாக இல்லை எனில் அதை தரவிறக்கி காணுங்கள்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
இணையத்தில் பரிட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது மேலும் தகவல்களுக்கு மின்னஞ்சல் செய்யவும்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
நன்றி